ஆனால் வேதாஜி இரண்டு முறை அவமதிக்கப்பட்ட பிறகும் நான் அறியாமை மாற்றும் மறதி ஆனால் நீங்கள் நல்லவர் என்று மிகவும் பணிவாகக் கூறினார்.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 குரு ராம தாஸ் ஜியின் பணிவிற்கு மற்றொரு சான்றுக் குரு நானக் சாஹிப் ஜியின் மூத்த மகன் பாபா ஸ்ரீ சம் ஜி அவரிடம் ஏன் இவ்வளவு நீண்ட தாடி வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு வரலாற்றில் காணப்படுகிறது.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 பாபாஜி மிகவும் கவரப்பட்டு உமது மகிமையை பற்றி முன்பு நிறைய கேள்விப்பட்டதாகவும் இப்போது பார்த்ததாகவும் கூறினார். குரு ராம் தாஸ் ஜியின் பிறப்பு. சுன்னா மண்டி, லாகூர், இருபத்தி நான்கு, செப்டம்பர், ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பத்தி நாலு, தந்தை ஹரி தாஸ் ஜி மற்றும் தாய் தயா ஜி. குர்கடி மற்றும் ஜோதி ஜோதி. செப்டம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தி நான்கு மற்றும் ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி ஐந்நூற்றி எண்பத்தி ஒண்ணு வயது. பதினேழு வயது மற்றும் குர்காடி மொத்தம் ஏழு ஆண்டுகள் சொந்த குடும்பம். திருமணம் பிப்ரவரி ஆயிரத்தி ஐந்நூத்தி அம்பத்தி மூணு மாதா பாணி ஜி ஜி குரு அமர் தாஸ் ஜியின் இளைய மகள். மூன்று சாஹிப் ஜாடுகள்.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 அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் அமைத்தார். நிலப்பிரபுக்களிடமிருந்து ஐநூறு வீக்கா நிலத்தை எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினார்.

மற்றும் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி ஐந்நூற்றி எழுபத்தி ஏழு தொடங்கப்பட்டது.

ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜியின் முதல் பெயர் ஜேதா. அவர் இயற்கையின் தன்மையைத் தனது ஏழு வயது வரை தனது நிழல் இல்லாத வகையில் பயன்படுத்தினார் வரையில் அவரது தந்தையும் இருந்தார். உறவினர்கள் தங்கள் மற்றும் லாகூர் திரும்பினார். அவர்களில் யாரும் உதவவில்லை, ஆனால் பாட்டி பார்க்கவே அழைத்து வந்தார். பொருளாதார ரீதியாக ஏழையாக இருந்ததால் தனது தம்பி மற்றும் சகோதரியை வளர்க்கும் சுமை தலையில் விழுந்தது.

வரலாறு ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பத்தி ஒண்ணில் ஜேதா ஜி பேசார்க்கே வந்தார். சில சமயங்களில் ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பத்தி ஆறில் குரு அமிர் தாஸ் ஜி அவரைக் கோயில் தங்கும்படி ஊக்குவித்தார். இங்குக் குரு அமிர் தாஸ் ஜியின் அன்பும் கருணையும் ஜேதா ஜியை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வடிவமைக்க முயன்ற நாற்பது வயது வரை குரு இல்லத்திற்கு முழு விசுவாசத்துடன் சேவை செய்து நான்காவது குருவாகக் குரு நானக் சாஹிப் ஜியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். ஒரு நாள் குரு அமிர் தாஸ் ஜி தனது மகள் பிபி பாணியின் உறவைப் பற்றி வீட்டில் யோசித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று செங்கற்கல் முதலியவற்றை சுமக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேதா ஜியை பார்த்ததாக வரலாறு கூறியது. பாணிக்கு இருக்க வேண்டும் என்றான். குரு அமிர் தாஸ் ஜி இதுதான் வழி என்று கூறி தனது மகள் பாணி ஜியை தனக்கு நிச்சயதார்த்தம் செய்தார். குரு சாஹிப், அவரது மகள் பாணி மற்றும் முதல் குழந்தை, கணவன் மனைவியாக சே~ சேவையில் ஈடுபட்டிருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இந்த சேவை நடைபெற்றது அதில் அவர் தீவிரமாகப் பங்கேற்றார்.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 அமர் தாஸ் ஜியின் மருமகனாக இருந்தாலும் ஜேதா ஜி ஒரு நாள் முழுவதும் கூடத் தயங்காமல் குரு சாஹிப்தை வணங்கிக் குருவின் வடிவத்தை அறிந்து சேவை செய்தார். கூட்டாளிகள் வார்த்தைகளையும் தலையில் மண் கூடையும் அவன் காதில் வாங்கவில்லை. சுமந்து செல்லும் சேவை தொடர்ந்தது. இது மண் கூடை அல்ல ராஜ் ஜோக்கின் கூடை என்றும் குரு அமர் தாஸ் கூறினார். மூத்த மகன் பிரதீப் சந்தின் அத்துமீறலைக் கண்டு கூட அவரைக் கேட்க வார்த்தைகளைச் சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையை எப்பொழுதும் கடைப்பிடித்தார். இனிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஒரு ராஜ் ஜோக் சிறப்பு ஆபரணங்களான பணிவு, பணிவு மற்றும் அன்பு ஆகியவை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 எப்போதும் அவரது வார்த்தைகளை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பில் திளைத்தார். அப்பொழுது சொல்கிறார்கள் குரு திட்டினால் இனிமையாக இருக்கும், மன்னித்தால் குரு மகிமைபடுவார் நான்கு எழுவத்தி எழுநூத்தி அம்பத்தி எட்டு விளக்குவார். சூது யாருக்கும் முன் செல்வோம் எண் நான்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு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 குர்முகி ரங்கி என் மனம் திருந்திவிட்டது ஜானு நான்கு சிரித்தாள்,

குரு அமர் தாஸ் மன உறுதி கொண்டவர். அவர் அரியணை ஏறுவதற்கு முன்பு ஜாதி, ஆணவம் சடங்குக்குள் மற்றும் காரணமாக எண் காரணத்தை வாதாட அக்பரின் லாகூர் நீதிமன்றத்திற்கு குரு அமர் தாஸ் அ~ அனுப்பிவிட்டார்,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 ராம் தாஸ் ஜி அனைத்து மிக விரிவாகவும் பொறுமையாகவும் அச்சமின்றியும் பதிலளித்தார். இதனால் எதிரிகள் தோல்வியைச் சந்திக்க நேரிட்டது மற்றும் அக்பரின் இதயத்தில் உருவான சீக்கிய சத்ருக்கள் மற்றும் குருமத் கொள்கைகளின் மீது அன்பு மரியாதையும் ஏற்பட்டது.

சொந்த மகன் கூடச் சொல்லி இருக்கிறார்கள். சீக்கியர்களுக்கான அறிவுரை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 அதனால்தான் அவர் குரு மரியாதையும் இருந்தால் அவனால் முழு மனதுடன் சேவை செய்ய முடியாது. அதனால்தான் அவர் குரு அமர் தாஸ் ஜியை கடவுளைப் போல் நம்பினார். பிறகு, சொல்கிறார்கள் அவை எண் நான்கு எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு இந்த உறுதியின் காரணமாக அவர் ஆசிர்வதிகப்பட்டு குரு ராம் தாஸ் . ஆனால் அவர் தனது அங்கங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல் மாறாகச் சேவை செய்வதற்கான உந்துதலை கொடுத்தார்.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

கவலையற்று மாயாவிலிருந்து விலகியவன். தனக்கு செல்வத்தின் மீது பற்று இல்லை, ஆனால் ஏழைகளை வணங்கி அவர்களுக்கு உதவி செய்தேன். கொடுத்தார். அவர் அதை ஒரே நேரத்தில் ஏழைகளுக்கு வழங்கினார் என்று வரலாறு கூறியது ஒரு முத்து மாலையை கொடுத்தார்,

வந்த மக்களிடையே தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டன. குரு ஜி எந்த இளவரசருடைய நட்பைப் பெறவோ அல்லது இந்த அரசனுடைய நட்பைப் பெறவோ இல்லை. அனுசரணை செலுத்தப்பட்டது.

hello திவ்யா என்ன பண்ற அஹ் நல்லா இருக்கேன்மா நீ என்ன பண்ற அஹ்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 ஆஹ் நீ என்ன பண்ற நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன பண்ற சாப்பிட்டியா உம் சாப்பிட்டுத்தான் உக்காந்திருக்கேன், என்ன கல்யாணம் ஆனா பேசவே மாட்டேங்கிற கல்யாணம் ஆன உடனே பேசவே மாட்டேங்கிறனா? என்ன பண்ணேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு

நான் என்ன பண்றது சொல்லு வீட்டுல வேலை அதிகமோ ஆமா இங்க work இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் பொழுதும். இது ஒண்ணும் நம்ம அம்மா வீட்டுல என்னால பாக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல சரி சரி சரி அத்தை இது இந்திராமணி பேசுறதை கேட்டிராமா அத்தை எல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க

அப்புறம் வேலைக்கெல்லாம் போறியா என்ன ஆமா வேலைக்கு இப்ப போயிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு leave போட்டு இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அஹ் leave போட்டிருக்கேன் நீ எதுவும் வேலைக்கு போறியா என்ன ஆஹ் நானும் போனேன் நின்னுட்டேன் இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கேன் ஏன் நின்னுட்ட என்னாச்சு

ஆமா அப்புறம் ஏன் நின்னுட்ட நின்னுட்டேன் நான் அவங்க வேற ஏதோ அந்த அக்காவோட friend யாரோ வேலைக்கு வர்றேன்னு சொல்லி சொன்னாங்களாம்

அதனால சரி நீ நின்றுரும்மா இந்த மாசத்தோட அப்படின்னு சொல்லி சொன்னா நான் நின்னுட்டேன்

அந்த அக்காதானே எல்லாம் பார்த்திருக்காங்க அந்த அக்காவோட friend அ ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருந்தாங்களாம் வரவே மாட்டேன்னு சொன்னாங்களாம் இப்போ call பண்ணிட்டு ஏய் நான் வரேன்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி okay சொல்லிட்டு சொல்லிட்டாங்க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 ஓ சரி சரி சரி

அஹ் நல்லா இருக்காரு வேலைக்கு போயிருக்காருல மனோ எப்படி இருக்கான் அஹ் காலையில கூட வீட்டுக்கு வந்தான் வந்துட்டு ஒரே phone அ குடு phone அ குடு பொம்மை படம் போடு அப்படின்னேன் school க்கு நான் போக மாட்டேன் ஒரே அழுகை அது school குள்ள போறதுக்கு மட்டும்

குழந்தைங்க அப்படி போமாட்டேன்னு அடம் பிடிக்குங்க அங்க போன உடனே jolly ஆயிடுவான் ஆமா அது எல்லாம் அப்படித்தான நம்மளே அப்படித்தானே சின்னபிள்ளைல உம் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் school ல ராச்சசி ஏன் அவன் அங்க போனாதானே jolly ஆ இருப்பான் சும்மா அப்படி நடிப்பான் நம்மகிட்ட போ மாட்டேன் சித்தி போமாட்டே பாட்டி please அப்படி சொல்லிட்டு கையெடுத்து எல்லாம் கூப்பிடுவா திரும்ப ஒரே காமெடியா இருக்கும் பாக்க கையெடுத்து கும்பிடுவானா என்ன சொல்ற

போ மாட்டேன் அப்படீன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் பார்றா இப்பயே அவ்ளோ trick கத்து வச்சுட்டு இருக்கான் ஆமா நடிப்பு நாயகன் award ஏ கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நடிச்சுருவான்

அப்புறம் என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு எல்லார் மாதிரியும் சாம்பார்தான் செவ்வாய்கிழமைல இன்னைக்கு சாம்பார்தான்

சொன்னா என்ன சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் சாம்பார்தான் வைக்கணும் அப்படிம்பாங்க இது ரெண்டு நாள் தவிர கூட என்னைக்காவது ஒரு நாள் சாம்பார் வச்சு விட்டுருவாங்க

அப்படின்னா எப்படி சாப்பிட முடியும் சொல்லு அண்ணன் திட்ட மாட்டாங்களா உன்னை நானா வைக்கிறேன் எங்க அத்தைதானே வைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓ அப்படி சரி சரி எப்படியோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ திட்டு வாங்கவே இல்லை சாம்பார் வெச்சு நான் எனக்கு கொலம்பே வைக்கத் தெரியாது நான் எதுக்கு வெக்கபோறேன் வை வாங்கப் போறேன்

கத்துக்கவே மாட்டீங்க கடைசி வரை குழம்பு வைக்க என் மாமியார் இருக்க வரைக்கும் நான் கத்துக்கிற மாட்டேன் எதையும்

நல்ல என்ன சொல்றது என்னமோ

என்ன செய்ய தூங்குறதுதானே பொழுதுபோக்கு இன்னைக்கு leave போட்டிருக்கேன்ல அதனாலதான தூங்க முடியும் மத்த நாளெல்லாம் office போயிடறோம் கடுப்ப இருக்கு அங்கையும் tension இங்கயும் tension சரி ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும் எப்படி உன்னை தூங்க விட்டனா call பண்ணி எப்படியும் உன்னை call பண்ண வச்சிருந்தேன், நீயும் தான call பண்ண நானும் பண்ணணும்ன்னு நினைச்சேன் நீயே பண்ணிட்ட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 உம் என்ன அப்படி நான் typewriting தான் நீ போணும்ல அது மாதிரியே வேற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

salary கூட எல்லாம் குடுக்க மாட்டாங்க கூடயும் குடுக்க மாட்டாங்க மஞ்சப்பையும் குடுக்க மாட்டாங்க அதானே இது என்ன சொல்றது okay ஒரு timing okay வா இருக்கு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 அஹ் timing okay வா இருக்கு timing வந்து in the morning nine to five thirty evening five thirty வரைய

அதனால நமக்கு வந்து கொஞ்சம் convenient ஆ இருக்கு, வீட்டுக்கு வந்தும் அங்க அஞ்சரைக்கு விட்டாங்கன்னா நான் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படியா correct தான் ஆஹ் உன்கிட்ட கற்பகம் அக்காவும் work க்கு கேட்க சொன்னாங்க அவங்களும் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்களாம் ஆஹ் கற்பகம் அக்காக்கு எல்லாம் work from home தான் set ஆகும் அவங்களுக்கு பசங்க இருக்கு

ஆனா சொன்னாங்க அப்படி சொன்னாங்க பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வர்ற வேலை எல்லாம் நான் பார்ப்பேன் சம்பளமா ஆறு கூட எனக்கு கொடுத்தா பரவாயில்லை ஆனா எனக்கு time ஏதான் முக்கியம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு போறோம்னா சாயந்திரம் அஞ்சு மணிக்கு விடுற மாதிரி கேட்க சொன்னாங்க ஆஹ் அப்படித்தான் நானும் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குத்தான் இது எனக்கும் okay வா இருக்கு ஆனா எனக்கு என்ன முன்னாடி ஒரு nine thirty to ten five thirty ஆகுது

தெரியலே வெளியே எங்கேயாச்சும் கிளி கத்துமோ என்ன கத்துமோ தெரியலையே

எங்க அப்பா வீட்டுலதான் இருக்கியா போவா வேலைக்கு வேலை எங்கேயும் தேடலையா என்ன தேடிடுதான் இருக்கு வீட்டிலேயே உட்கார்ந்து தேடிட்டுதான் இருக்கேன் எல்லா work உமே கோயம்புத்தூர் சென்னைன்னு கிடைக்குது இப்ப எதோ NLC ல job offer போட்டு இருக்காங்களாமே இருநூற்று ஐம்பது vacancy இருக்காம்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

எந்த ஊருண்ணா சரியா கவனிக்கலை NLC இரு நான் அப்படியே இரு நான் வேணா பாத்து வேணா சொல்றேன்

குடுத்துருப்பாங்க ஆனா வேற ஊர்ல குடுத்திருப்பாங்க மதுரை ஆமா உம் சென்னை அந்த மாரி பக்கத்துல தான் நமக்கு எந்த ஊருமே அமைய மாட்டேங்குது நெய்வேலியா அது எங்க இருக்கு நெய்வேலியா எனக்கு அந்த ஊரு எங்க இருக்குன்னு தெரியலயே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

அவ்வளவுதான் கிடைக்குமா இங்க நமக்கு போக்குவரத்து செலவு சரியா போயிரும்

தூரமா போனோம்ன்னா பதினஞ்சு பதினேழு இருபது கூட நீ வாங்கலாம். இதே நீ food எல்லாமே accommodation அதுக்கெல்லாம் போயிரும் இப்ப இருவது ரூபா வாங்குனாலுமே

ஆமா இதே என் friend tele calling வந்துட்டு பெங்களூர்ல பண்றா அவளுக்கு salary யே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆனா அவளுக்கு அங்க சொந்தமா இப்ப வீடு வாங்கிட்டாங்க பரவாயில்லைல இருபத்தி அஞ்சு ரூபாயா வெறும் telecalling லயா ஆமாக்கா telecalling பண்ணின்னேன் foreign இந்த மாதிரி US இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல வந்து tele calling மூலமாதான் எதுனாலும் சொல்லுவாங்க conversation இந்த மாதிரிதான் இருக்கும் so அதனால ஆனா அதுக்கு நமக்கு fluent English எல்லாமே வேணும்ல fluent Eenglish வேணும் மத்த other languages வேணும்

என்ன பண்ணப் போறேன் உனக்கு வந்து உன்னை கொண்டு போய் ஒரு நாலு நாள் அந்த ஊர்ல விட்டுட்டு வந்துட்டான்னா இப்ப என்ன பண்ணுவ வழியே இல்லாம language வந்துரும் கத்துக்கிட்டுதான் ஆகணும் கத்துக்கிட்டுதான் ஆகணும் வேற வழியில்ல அதுவே வந்துரும் தன்னால வந்துரும்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

ரெண்டுலையுமே drawback இருக்கு அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது உம் அதனால ரொம்ப கஷ்டம் தான் அதனால உள்ளூர்ல ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு உள்ளூர்ல இங்க TVS ல vacancy போட்டுட்டு இருக்காங்க ஆனா அது வேண்டாம் பொண்ணுங்ககளுக்கு அது set ஆகாது வேற எங்கதானே வேலை பார்த்தாங்க என் husband அங்கதான் வேலை பார்த்தாங்க TVS ல